range gift Wowcher உங்களுக்கு கிடக்கும் three thousand prize அதாவது உங்களுக்கு எதுவெனலும் கிடக்கும் இல்ல இது எப்பயுமே போய்ட்டு இருக்கும் இது வந்து எப்பயுமே எங்களோட கடியால் வந்து இப்போது எங்க கடை வைத்து open பண்ணி one year ஆகுது இது கொஞ்சம் நான்ல இருக்கு எங்க கடியால் இருந்து சொன்னாங்க இத்தவந்து இப்போஎங்க மட்டுதா இருக்கு எங்களது மூணு branch இருக்கு ஒன்னு புது pranch சிங்காநல்லூர் இதுத main இது கோயம்புத்தூர்ல இருக்கு வேற வந்து சென்னைல இருக்கு ம அப்புறம் மும்பை இருக்குமா மும்பை சென்னை ரெண்டுமே olser கடைஎதாவது வேணுனா அங்க இருதுத்த வாங்குவோம் NEXT பெங்களூர்ல OPEN பண்ணலன்னு இருக்கோம்

ஆமா எங்களுட கடை தா அதுத இப்போ open பண்ணியிருக்கோம் okey ம அங்கயுமே போட்டுட்டு இருக்கு book லாஎல்லா நாங்க அங்க வைக்கிறது இல்ல அங்க வாங்க மாட்டு கிறங்க இப்ப RS main இருக்கு காஞ்சிபுர கோயம்புத்தூர்ல அப்டி இன்ரதுனால இங்க வந்து மாத்திட்டோம் இருக்குமா அந்தமாரி புக் இருக்கு உங்களுக்கு எந்த மாரி புக் வேணும் அதுவும் இப்ப Nature தா ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம்

okay ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம்

ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம்

ஹம் அறிமுகம் குறிக்கோள் எளிதானது அது பிரபஞ்சம் எண் அவ்வாறென உள்ளது ஏன் அது நிலையான நிர்~ நிர்ணயிக்கிறது என்பதனை முழுமையாக பிரித்துக் கொள்ளுவதும் ஆகும் மின்~ மின்மினிங்கள் நிறைந்த இரவு வானம் தொன்று தொ~ தொன்று தொட்டாக மனிதர்களை கவர்ந்து இழுக்கும் ஓர் அதிசயம் ஆகும் நம் மூ~ மூதாதையர்கள் இரவில் வா~ வானத்தில் காணப்பட்ட பொருட்களை கவனித்து ஆவணப்படுத்தியுள்ளனர் பிரபஞ்சத்தினை குறித்த ஆயுள் வானியர் என்று அழைக்கப்படுகின்றது பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருப்பது நமக்குத் தெரியும் இருப்பினும் இரண்டாயிரம் அல்லது அதற்கு மேற்பட்ட விண்மீன்களை நம்மில் வெற்றிக் கண்களுக்கு புலனாய்கின்றன நமது பிரபஞ்சங்களின் அளவு பற்றி நீங்கள் எப்போதாவது சிந்தித்து இருக்கிறீர்களானால் பிரபஞ்சங்களின் க~

உலக அறியப்படவில்லை என்றாலும் காணக்கூடிய பிரபஞ்சத்தை நம்மால் அளவிட முடியும் இந்த பிர~ பிரபஞ்சத்தின் இனிமேல் திரவங்கள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் மின் கற்றுகள் செயற்கை கோள்கள் மற்றும் அனைத்து வகையான பொருள்களும் ஆற்றிலும் உள்ளன அது வியப்~ வியப்பூட்டும் ஒரு உலகமாகும் நமது சூரிய மண்டலத்தில் வசிக்க பட்டிய அச்சமூட்டும் உண்மைகளை அறிய இந்த அதிசய உலகத்திற்கு நாம் செல்வோம் உயிர் மெய்ய கோட்பாடு வானம் ஓர் அதிசயம் சூரியன் சந்திரன் nitrogen கள் எல்லாம் கிழ~ கிழக்கில் தோன்றி மேற்கில் மேற்கு நோக்கி நகர்வது போல் இவை அனைத்தும் பூமியைசுற்றியே செல்லுகின்றன என்ற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றன நகரும் ஒரு பேருந்தில் நாம் இருக்கும்போது தொடர்ச்சியுடன் மலைகள் மற்றும் மரங்கள் பின்னோக்கி நாகருவதைபோல் நமக்குத் தோன்றும் இதுபோலவே பூமி சுழல்வதனால் தான் சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் பூமியை சுற்றி வருவது போல நமக்கு தோன்றுகின்றன பூமி சூரியனை சுற்றி வருவதாக அல்லது சூரியன் பூமியை சுற்றி சுற்றுகிறதா ~தா அதைப்பற்றி உங்களால் அறிந்து கொள்ள முடிகிறதா இரவு நேரங்களில் நீங்கள் வாகனத்தை பார்த்தாள் வானம் முழுவதும் மின்னும் பொருட்களை பார்க்க முடியுமானால் அவற்றில் சில சில மற்ற பொருள்கள் வேறுபடுகின்றன அவை மிண்ணுவது இல்லையா மற்றும் நட்சத்திரங்கள் ஒவ்வொரு இரவிருக்கும் இடையே ஒரு நிலையான முறைய வைத்திருக்கும் போது இவை நகர்ந்து கொண்டிருக்கின்றன இவை நட்சத்திரங்களின் பின்னணி நகர்ந்து கொண்டு வா~ வானத்தை சுற்றி வரு~ வருகின்றன இவை சிகரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன நமது ஓட்டும் கூர்ந்து நோக்கி பூவை மையமாகக் கொண்டு தொலைதூரத்தில் உள்ள நட்சத்திரங்களின் பின்னணியில் சூரியன் சந்திரன் மற்றும் பிற கிரகங்கள் சுற்றி வருவதாக ஒரு பிரபஞ்சத்தை கற்பனை செய்து பார்த்தார்கள் பூமிதான் பிரபஞ்சத்தின் மையம் என்று கருத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது பூமியில் எந்த இடத்திலிருந்து பார்த்தாலும் சூரியன் ஒரு நாளுக்கு ஒரு ஒரு நாளுக்கு ஒருமுறை பூமியை சுற்றி வருவதாகவே தோன்றுகிறது என்பது முதல் கண்ணோட்டம் சந்திரன் மற்றும் சிகரங்கள் தங்கள் சிந்தையை இயக்க இயக்கமாய் கொண்டிருந்தாலும் அவை ஒரு நாளைக்கு ஒருமுறை பூமியை சுற்றி சுழன்று வருவதாகவே தோ~ தோன்றுகிறது விண்மீன்களை நிரம்பிய வானக்கூடிய மழை நேரத்தில் உதித்து ஒரு வாரத்திற்கு ஒருமுறை சுழற்சியை ஏற்படுத்துவதாகவே தோற்றுகிறது இரண்டாவதாக உன் மீது இருக்கும் பார்வையாளர்கள் பூமியிலேயாக இருப்பதாகவே உணர்கிறார் நாகரீகம் முன்னேற்றம் அடைவதற்கு போது தொடக்ககால வானிலையாளர்கள் நூ~ நூலக பொருட்களின் இரு வகையான இயக்~ இயக்கத்தை கண்டறிந்தனர் நிலவியல் எடுத்துக் கொள்ளவும் விழாவான தினமும் கிழக்கில் உதித்து மேற்கில் மறைகிறது எனவே நிலவான பூமியை ஒரு நாளுக்கு ஒருமுறை என்ற கால அளவில் சுற்றிக் கொண்டிருப்பதாக கூறலாம் ஆனால் ஒரு பார்வையாளர்கள் நிலவானவை வேறொரு வகை இருக்கை

அடுத்தநாள் அதே பரணி பரணியின் கிழக்கில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அருகில் இருக்கும் இருபத்தி ஏழு நாளுக்கு பிறகு நிலவு சிறிது சிறிதாக கிழக்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் அஷ்வினிக்கு அருகில் வருகிறது இவ்வாறு ஒவ்வொரு நாளும் வினாவானது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து சுமார் இருபத்தி ஒரு நாளில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நோக்கி ஒரு வட்டத்தில் நட்சத்திரங்களின் பின்னணியில் செல்கிறது இந்த இரண்டு இயக்கங்களும் குழப்பம் குழப்பத்தினை ஏற்படுத்துவதாக அமைந்தன ஆரியப்பட்டா போன்ற வானிலையாளர்கள் பூமியானது ஜாதன் அச்சில் சூழ்வதாக கூறினார் இதுவே நிலவு தினமும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுழலும் இயக்கத்திற்கான காரணமாகுமானால் விண்கோலத்தில் இருபத்தி ஏழு நாள் கொண்ட கிழக்கு நோக்கிய விண்கலம் பொருள்களின் உண்மையான இயக்கமாகும் கோள வடிவமான சுழற் பொழியம் பூமியை மையமாகக் கொண்டு சூரியன் நிலவு மற்றும் பிறகோள்கள் பிரபஞ்சத்தில் இயங்குகின்றன என்ற புதிய மையக்கோட்பாடு பல்வேறு நாகங்கள் ஏறி தோன்றி~ தோன்றியது கிரீஸ் நாட்டில் இந்த மாதிரியான கிரேக்க தத்துவ ஞானியான மற்றும் அவரது அவரது சீடர் ஐஸ்டாண்டில் ஆகியோரால் கிமு ஆறாம் நூற்றாண்டில் முன்மொழிக்கப்பட்ட கிபி இரண்டாம் நூற்றாண்டில் கிரேக்~ கிரேக்க ரோமானிய நூற்றாண்டில் கணித எழு கணித வியாழாளர் என்பவரால் இது வரையறுக்~ வரையறுக்கப்பட்டது இந்தியாவில் ஆரியப்பட்டாவின் ஆரிய பட்டியும் போன்ற வானியல் நூலில் இது போன்ற மாதிரி காணப்படுகிறது நிலவின் பல்வேறு நிலை எவ்வாறு தோ~ தோற்றுகின்றன பண்டைய காலங்களில் வானிலையாளர்கள் சில உண்மைகளை கண்டறிந்தனர் சங்க இலக்கியத்தில் புறநானூற்று பாடல்களையும் அறுவத்தி அஞ்சு சேரமான் என்னும் கூறினார் முழுநிலவு தோன்றும் நாளில் சூரியன் சந்திரன் ஆகிய இரு சுடர் சுடரும் ஒன்றுக்கொன்று எதிரொலித்து தோன்றுகின்றன அத்தகைய மா~ மாலைப்பொழுதில் அவற்றின் ஒரு சுடர் மலையின் பின் மறைந்து நிற்கும் ஓ~ ஒவ்~ தலைவன் பெருநாள் அமை~ அமைத்தே இரு சுடர் தம்முள் நோக்கி ஒரு சுடர் உன் கண் மாலை மழை மறைந்ததாக எனப்படுகின்றனர் ஒரு முழு நிலவு நாளை சூரியன் மேற்கில் மறையும் அதே நேரத்தில் நிலவும் நிலை

நடுப்பகலிலும் தோற்கின்றன இத்தகைய உள் நோ~ நோக்கால் மற்றும் மாதிரிகள் மூலம் பண்டைய வானியல் ஆராய்ச்சியாளர் வளர்பிறை மற்றும் தெர்பிறைகளை விளக்கினர் பௌர்ணமி மற்றும் அமாவாசை அடிப்படை அடிப்படையாகக் கொண்டு இரவில் வளர்பிறை மற்றும் தேய்பிறை போன்ற இலைகளை புரிந்து கொள்ளுதலும் மற்றும் முதல் மற்றும் மூன்றாவது கால் பகுதி அரைச்சந்திரன் எவ்வாறு தோன்றும் பின்னர் இடையே உள்ள சட்டங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன என்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம் சூரியனே ஒளி ஒளிக்கு ஆதாராகவும்

பூமியின் எதிர்பக்கத்தின் சூரிய ஒளியை விழுவதில்லை பூமி சுழற்றுவதனால் அதன் பல்வேறு பகுதிகளில் சூரியனுக்கு நேராக வருகின்றன எனவே இரவு பகலும் தோ~ தோன்றுகின்றன எல்லா நேரங்களிலும் பூமியின் ஒரு பகுதி சூரிய ஒளியால் ஒளியுற்று இன்னொரு பகுதி இருளிலும் உள்ளன இதே போலவே நிலாவின் ஒரு பகுதி சூரியன் சூரியனால் ஒளிச் சேர்ந்து மறுபகுதி இருளிலும் இருக்கும் மேலும் படத்தில் குறிப்பிடப்பட்டது போல நிலாவானதும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வரும் போது நிலவின் ஒளி ஒளிரும் பகுதி பூமியிலிருந்து தொலைவில் இருக்கிறது எனவே சந்திரனின் ஒளிரும் பக்கத்தில் எந்த பகுதியையும் நாம் பார்க்க முடியாது நிலவில் இரண்~ இரண்டாம் பக்கமே பூமியை நோக்கி உள்ளது நிலவு இந்த நிலையே இருக்கும்போது நமக்கு அமாவாசையாக உள்ளது இப்பொழுது பூமிக்கு பின்னாலும் உள்ள நிலாவினை பாருங்கள் சூரியனால் பிரகாசிக்கும் நிலவின் பகுதி பொது பூமியை நோக்கியே நோக்கி உள்ளது இரண்டு பக்கம் பக்கமான பூமியில் இருந்து தொலைவில் உள்ளது அதாவது நிலவு வானில் வட்ட வடிவில் தோன்றும் இது பௌர்ணமி சூரியன் பூமி மற்றும் நிலவு ninety degree கோணத்தில் உள்ளபோது பூமியின் மேற்பரப்பில் உள்ள ஒரு மனிதனின் கண்களுக்கு நிலவு எவ்வாறு தெரியும் பூமியை நோக்கி இருக்கின்ற நிலவுகினை தன்னால் நோக்கினால் அதன் அறைப்பகுதி ஒளிர்ந்தும் மற்றொரு அறைப்பகுதி இடைகளிலும் எடுப்பதனை கண்போ~ காண்போ~ காண்போம் இதனால் நிலவு அரைநிலவாக தோன்றும் தேய்பிறை காலத்தின் போதே மறைந்த நிலவும் முதல் முதல் கால் பகுதி என அழைக்கப்படுகிறது வளர்பிறை காலத்தில் நிலவானது மூன்றாவது கால் பகுதி எனவும் அழைக்கப்படுகிறது எனவே இந்த நான்கு முக்கிய கட்டங்களை நாம் புரிந்து கொள்ளும் போது இடையிலான கட்டங்களை படிப்படியாகவே நாம் காட்சிப்படுத்த இயலும் பிறை என்றும் சொல் நிலவுவோர் நிலவு பாதிக்கு குறைவாக ஒளியூட்டல் ஒளியூட்டப்படுவதனை குறிக்கிறது kips என்பது சந்திரன் அரை வட்டத்திற்கு மேல் ஒளிரும் கட்டங்களை குறிக்கிறது வளர்பிறை என்பது வளர்ந்தால் அல்லது வெளிச்சத்தில் விரிவடைதல் மற்றும் தேய்பிறை என்பது குறைதல் அல்லது வெளிச்சம் குறைதல் என பொருட்~ பொருட்படுத்தப்படுகிறது இந்த கண்டுபிடிப்புகள் அனைத்தும் வென்று கண்களால் உற்று நோக்கி கண்டறியப்பட்டன என்பதை குறிப்பிடத்தக்கது தொலைநோக்கு அல்லது நவீன உபகரணங்கள் எதுவும் உற்று நோக்குவதற்கு தேவையில்லை நீர்வட்டங்கள் நிலவு பூமி இருபத்தி ஏழு நாளில் சுற்றி வருவதால் அதன் இயக்கத்தை நான் நன்றாக விளக்குகிறது இருப்பினும் பண்டைய காலங்களில் வானிலையாளர்கள் அக்காலத்தில் திரி~ திரிந்த ஐந்து கிரகங்களான புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் மற்றும் சனி ஆகியவற்றை இயக்கத்தினரின் நிலக்கரியில் சிக்கலை எதிர்கொண்ட நட்சத்திரங்களின் பின்னணியில் நிலவு தினமும் கிழக்கு நோக்கி நாகரிக உதாரணமாக நாம் ஜனவரி முதல் செவ்வாய் இயக்~ இயக்கத்தை கவனித்தான் செவ்வாயின் இன்றைய நிலை

சாதாரண கிழக்கு நோக்கி இயக்கத்தினை விடுத்தி மேற்கு நோக்கி நகர்வதாக தோன்றும் கிரகங்களில் இயக்கத்தில் உள்ள இந்த மா~ மாறுபாடானது பின்னோக்கி நாம் பின்னோக்கி நகர்வு என்று அழைக்கப்படுகிறது நாம் தொடர்ந்து கவனித்தால் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் மாதம் பாதையை மாற்றி வழக்கமான கிழக்கு நோக்கி இயக்கத்தின் திருப்புவதாக தோன்றும் செவ்வாய் கிரகத்தை விட பொதுவான வியாழன் பிரகாசமாக என்னிலும் செவ்வாய் கிரகத்தில் பிற்போக்கு இயக்கத்தின் காலம் முழுவதும்

பல சிக்கலான நிகழ்வுகளைக் கொண்டுள்ளன வெள்ளியும் புதனும் எப்போது சூரியனின் மிக அருகில் உள்ள எனவே நள்ளிரவில் வானத்தில் தெரிவதில்லை இது பிற்போக்கு இயக்க காலத்தின் போது வியாழனின் ஒளியும் மருத்துவரீதியான உதாரணமாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆடி மாதம் இசையை மாற்றிக் கொண்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை பதினொன்றாம் தேதி தனது அ~

இய~ இயலவில்லை கிரகங்கள் பூமியில் இருந்து எல்லா நேரங்களிலும் ஒரே தூரத்தில் இருப்பதாக நாம் கருதி~ கருதினால் மொழி மாறுபாடு மற்றும் பிற்போக்கு இயக்கம் போன்றவை சாத்தியமற்றதாகும் இருக்கும் இத்தகைய குழப்பமான நிகழ்வுகளை விளக்குவதற்கு வானிலையாளர்கள் புவியியல் கோட்பாட்டின் ஒரு மாற்றத்தினை முன்மொழிந்தனர் இது நீள்வட்ட மாதிரி என அழைக்கப்படுகிறது கிரக்கத்தின் தலைமை இரண்டாம் நூற்றாண்டு இந்தியாவின் ஆர்ப்பாட்டம் மற்றும் பிற நீள்வட்ட மாதிரிகளை பயன்படுத்தி மின்பொருள்களின் இயக்கத்தின் விளக்கினார் வைகோ மற்றும் நீலகண்ட சோமாயாஜி போன்ற வானிலையாளர்கள் தலைமுறைகளையும் அதிகம் ஏற்படுத்தப்பட்டன பல நிகழ்வுகள~ நிகழ்வுகள் இறக்கப்பட்டிருந்தாலும் பல போ~ பொருத்தமின்மைகள் இருந்தன இந்த மாதிரியானது சிக்கலா~ இருந்தது தொலைநோக்கி வருகையில் என்பவரால் தொலைநோக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது ஆயிரம் காலி ஆயிரம் கலிலியோ டன் முதன் முறையாக வானத்தை ஆய்வு செய்தனர் அதனை பயன்படுத்தினேன் கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்சத்தினை தொலைநோக்கியில் பார்க்க முடிகின்றது இன்றைய விளையாட்டு விளையாட்டு தொலைநோக்கு கொண்ட அவரது எளிய தொலைநோக்கு மூலம் கலிலியோ மலைகளையும் வென்று கண்ணுக்கு புலப்படாத சிறிய மங்கலான அஜித் ரங்கனி சூர்யா முகத்தில் சூரிய புள்ளிகளையும் கண்டறிந்தனர் பால்வாய்த் திறன் என்பது வானத்தின் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் பளபளப்பான பிர~ பிரகாசமான

அவர் தொலைநோக்கு உதவியுடன் கண்டறிந்த மிக முக்கியமான தனித்து வெள்ளி குறித்து ஆளும் பணியாளர்கள் நிக்கோலஸ்கோப் சூரிய மை~ மையக்கோல்களையான சூரியனும்

நிக்கலாமிக் நீர்~ நீர்வட்ட மாதிரியே ஏற்றுக் ஏற்றுக் கொள்ளாததாலும் நிக்கோலஸ் கோபுரம் மிக்க சூரியனை மையமாகக் கொண்டு பூமியை மற்றும் அனைத்து கிரகங்களும் சுற்றி வருவதாக கூறினார் சூர்யாவின் இரு பக்கத்திலும் பூமி மற்றும் செவ்வாய் இருப்பதாக கொண்~ கொண்டா செவ்~ செவ்வாயானது அருகில் இருப்பதனை விட மங்கலாக தெரியும் பூமி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள் சூரியனை சுற்றி வருகிறது ஆனால் செவ்வாய் அறுநூத்தி எண்பத்தி ஏழு நாட்களும் சுற்றி பூமி செவ்வாய் சிகிரத்தை நெருங்கும் போது அதனை நின்று செல்லும்போது செவ்வாய் பிற்போக்கு இயக்கத்தினை மேற்கொள்கிறது இத்தகைய அனைத்து வெளியே வெளியில் சுருக்கமாக விளக்கலாம் சூரியன் மையத்தில் இருக்~ இருக்கிறதே இல்லையா என்பதனை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வோம் சூரிய மைய கோட்பாட்டிற்கு கணினியும் வில்லியம் கோவையுற்று நோக்கி கண்டறிந்த ஆதாரங்களை அளித்தனர் ஆயிரத்தி அறுநூத்தி பத்து ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்னில் தொலைநோக்கியின் மூலம் கலிலியோ வெள்ளி கோளை உற்று நோக்கினால் வெற்று கண்ணுக்கு ஒரு பிரகாசமாக புள்ளியாக தெரியும்

கண்டு கலிலியோ வியப்படைந்தார் திரை படிவத்திலிருந்து வடிவம் மாறும்போது மாறும்போது மேலும் சிகரத்தின் அளவும் ஏற்பட்டு கிரகமானது கிட்~ கட்டத்தில் இருக்கும் இருந்த போது அதன் அளவு சிறியதாக இருந்தது அது மெல்லிய பிறை போல் இரு~ இருந்தபோது அதன் அளவு பல மடங்காக அதிகமானது படத்தின் கத்தி உள்ளபடி வெள்ளி நீல் வட்டத்தில் சுற்றி வரும்போது பல கட்டங்களை வெளிப்படுத்தியது மேலும் சில நேரங்களில் கிர~ கிரகம் அருகில் இருக்கும் போது அதன் அளவு பெரிதாக நோக்கங்களினால் தொலைவில் உள்ளபோது அதன் அளவு சிறியதாக இருக்கும் இவ்வாறு கிரகத்தில் தோன்றும் வேறுபாட்டினை இழக்கலாம் வெள்ளியின் இத்தகையை கட்ட மறுப்பாட்டுகளை விளக்க புளிமையில் கொள்கையால் முடி~ முடியாது என்பதனை கலிலியோ தெளிவாக புரிந்து கொண்டனர் மேலே உள்ள படத்தை பாருங்கள் வெள்ளையானது சூரியனை சுற்றி சென்று கொண்டிருந்தாலும் அதன் சுற்றுப்பாதை பூமியில் சுற்றுப்பதை விட குறைவாக இருந்தாலும் அதனால்தான் இப்பொழுது மீது இருக்கு அறிய இருக்கும் நள்ளிரவு வானத்தின் அதனை காணமுடியும் இரண்டாவதாக பூமிக்கு அருகில் வரும் பொழுது அது சூரியனுக்கு எதிர் பக்கத்திலே இருந்~ இருந்ததனை விட பெரிதாகும் பிரகாச~ பிரகாசமாகவும் இருக்கும் மூன்றாவது வெள்ளி பூமியை சுற்றி வருவதால் இருந்தால் நம்மால் வெள்ளியும் குமிழ் பிறையைக் காண இயலாது வெள்ளி செவ்வையை சுற்றி வந்தால் மட்டுமே அதனைக் காண இயலும் இந்த உறுதியான ஆதார சுற்றுகள் வெள்ளி சூரியனை சுற்று வரு~ வருகிறது என்பதனை நிரூபித்தனர் தொலைநோக்கு மற்றும் பிற மேம்பாட்டு நவீன கருவிகளை பயன்படுத்தி வானிலையாளர்கள் சேகரிக்கப்பட்ட பல சான்றுகள் அனைத்தும் சூரியனை சுற்றி தன்னை சுழலுகின்றன

ரஷ்யா விண்வெளி நிறுவனம் ஆகியவற்றை சூரிய மண்டல மற்றும் அதற்கு அப்பாற்~ அப்பாற்பட்ட ஆராய்ச்சியாளர்களுக்கு கொண்டு வந்து இருப்பார் தற்போது வேறு நட்சத்திரங்களை சுற்றும் கோல்கள் வெளிக்கோல்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இதிலிருந்து சூரியனை சுற்றி மட்டுமல்லாமல் பிரபஞ்சம் முழுவதும் இந்த கிரக அமைப்புகள் இருப்பது நிறுவனமாகின்றது யாராவது யாருக்காவது தெரியுமா அந்த கிரகங்கள் எதிலாவது வாழ்க்கை இருக்கலாம் அதிலும் அதிலும் சிலவற்றில் மனிதனைப் போன்ற பகுத்தறிவு உள்ள உயிர் வாழ்வதாக இருக்கலாம்

உற்ச்~ உற்சாகத்தனமாகவும் இருக்கும் பிரபஞ்சத்தின் தோற்றம் உமது பள்ளி ஏற~ ஏழாம் வகுப்பில் பல பிரிவுகள் இருக்கும் அதே போல் ஆறாம் வகுப்பு எட்டாம் வகுப்பிலான பல வகுப்புகள் இருக்கும் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு பள்ளியை உருவாக்கின்றன அதே போல் நமது சூரியனும் பல கிரகங்களை கொண்ட ஒரு நட்சத்திரமாகும் இது போல கோடிக்கணக்கான நட்சத்திரங்களில் மிஞ்சி இருப்பது விண்மீன் திறன் என்று அழைக்கப்படுகிறது நமது விண்மீன் திறனின் பெயர் பால்வடி திரளாகவும் பால் வழி திறன் கோளா~கோளாறு பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் திறல்கள் உள்ளன எவையெல்லாம் எவ்வாறு தோன்றின அவர் எப்பொழுதும் அங்கேயே இருந்திருக்கின்றனவா அல்லது அவற்றிற்கு ஒரு தொ~ தொடக்கம் இருக்கிறதா மற்ற விண்மீன்

உள்ளதை விரைவாக நகர்வது போல தோன்றுகின்றன பிரபஞ்சத்தின் கட்டமைப்பு மற்றும் இந்த பரிணாம~ பரிணாமம் வளர்ச்சி வளர்ச்சி அடையப்பட்டு ஆராதனையும் நிபுணர்கள் கட்டாயத்தில் இனிமேல் எல்லாமே ஒரு புள்ளியாகவே இருந்தன எனவே விரிவடைய தொடங்கின எனவும் கருதுகின்றன இவ்வாறு ஒரு புள்ளியில் வரும் பொருள்கள் குவிந்து அங்கிருந்து விரி~ விரிவடைந்து தொடங்கிய நிகழ்வு பெரும் வெடிப்பு என அழைக்கப்படுகிறது எனவே நாம் இன்று காம்~ பிரபஞ்சத்தின் தோற்றமாக கருதப்படுகிறது பிரபஞ்ச தோற்றத்தை குறித்து பெருங்கோட்பாடுகள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படுவதாக உள்ளது இந்த கோட்பாட்டின் படி மற்றும் நேரம் ஆகியவற்றை சுமார் பதினாலு மி~ பில்லியன் ஆண்டுகள் முன்பு ஒன்றாக வெளிப்பட்ட அந்த நேரத்தில் முழு பிரபஞ்சமும் கொண்டு குண்டூசி தலையை

குழியினுள் இருந்து அதாவது நாம் கற்பனை செய்யக்கூடிய இலையை விடை திடீரென விரிவடையும் தற்போது தற்போதைய என்பது வெளிப்பட்டுள்ள நேரம் வெளி மற்றும் பருப்பு பொருட்களுக்கான அனைத்தும் இந்த பொருள் இருந்து தான் தொடங்கின ஒரு நொடியில் ஒரு பகுதி நேரத்திற்குள் சிறிய ஒரு அணுவை விட சிறந்த அளவில் இருந்து இன்னும் திறனை விட பெரிய வளர்ந்தது அது ஓர் அற்புதமான வீதத்தின் விரிவடைகிறது

மூவாயிரம் degree க்கு குளி~ குளிர்ச்சி அடையும் என்று உணவு கருதுதல் விடுதியில் அணுக்களை உருவாக்கும் உருவாக்கி அழித்து இந்த electron களை கவர்ந்தன பிரபஞ்சம் உருவாக்கப்பட்ட வட்டச் hydrogen மற்றும் iridium வாயு பெறலாம் இருந்தது hydrogen மற்றும் iridium வாயுக்களின் பெரும் கூட்டங்கள் படிப்படியாக இரண்டு அர்த்த~ அடர்த்திய ஆயுதங்களுக்கு விற்கப்பட்டன முதல் இன்று காணப்படும் நட்சத்திரங்களுக்கு எல்லாம் பின்மாருதல் உருவாகின முதல் ஆண்டுகள் நடந்தது எதையும் நாம் பார்க்க முடியாது குறித்த அருகினிலேருந்து மற்றும் கணினி மாதிரிகளில் வயராகவும் விஞ்ஞானிகள் கண்டு பிடிக்க முயற்சி செய்கின்றனர் ஒரே நேரடி ஆதா~ ஆதாராக பிளாஸ்டிக் முன்னிலை பின்னணி என்று அழைக்கப்படும் விண்வெளியில் உள்ள ஒரு மங்கலான பிரகாசமாக விண்ணில் பில்லியன் ஆண்டுகள் கடந்த பிறகு அடர்த்தியான பகுதிகள் அதிக ஈர்ப்புடன் இருந்ததால் பொருள்கள் இல்லை இழந்தன இறுதியாக க்ரெக்ரிஸ் சுமார் நூறு மில்லியன் ஆண்டுகளுக்குப் பிறகு முதல் நட்சத்திரங்களை உருவாக்குவதற்கு ஏற்றது போல வாயுவானது சூடாகவும் அடர்த்தியாகவும் இருந்தது புதிய நட்சத்திரங்கள் இன்றைய பிரபஞ்சத்தில் உருவாவதை விட பத்து மடங்கு அதிகமாக ஒரு விதத்தில் பிறந்தன நட்சத்திரங்களில் பெரிய திரளானது விரைவில் இதன் எண்ணும் திரளாக மாறி

மேலே கூறப்பட்டபடி பிரபஞ்சமானது விண்வெளி கிரகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது நமது வீடுகளில் அறைகள் மரச்சாமான்கள் போன்றவை உள்ளன இதுபோலவே நட்சத்திரங்கள் கிரகங்கள் மின்கட்ட மற்றும் எரிப்பொருட்கள் போன்ற பல மின்னியல் பொருட்கள் நாமும் பிரபஞ்சத்தில் கட்டுமான கூறுகளாக இருக்கின்றன விண்மீன் திறல்கள் ஈர்ப்பு விசையால் வெறுக்கப்பட்ட விண்வெளிகள் அல்லது விண்வெண் குழுக்கள் மற்றும் விண்வெளி பொருட்களின் ஒரு பெரிய தொலைவு தொகுப்பே விண்ணில் திரளாக பிரபஞ்சத்தின் கோடிக்கணக்கான மின்மினி திறல்கள் உள்ளன வெவ்வேறான விண்மீன் ஆயிரம் முதல் பத்தாயிரம் விண்மீன்கள் அறம் வரை உள்னன நமக்கு ஒரு வட்டாரத்தில் மின்மின் குழுக்களும் பல்வேறு வகையான உண்டான செயல்களையும் சூழல்~ சூழல்களில் ஏற்பட்ட தட்டை சுவர் மட்டும் ஒழுங்கற்ற வடிவம் போன்ற பல்வேறு வகையான மீன்கள் திரள்கள் உள்ளன திரள்கள் திரள்கள் என்பவை நட்சத்திரங்கள் வாயு மற்றும் ஜூலி ஆகியவற்றை கொண்டு ஒரு தட்டையான சூழலிலே வட்டு~ வட்டுவாகும் இதன் மத்தியில் நட்சத்திர சரிவு காணப்படும் இவை பெரும்பாலும் உண்மைகள் மிகவும் அங்கதான் ஒளிவட்டம் வட்டத்தால் சீரப்பட்டன நடுவில் இருந்து உன்னை வரை சுருண்ட சக்கரம் கொண்ட அமைப்பு கொண்டதால் இவை சுருள் மின்மீன் திரள்கள் எனவும் பெயர் பெற்றுள்ளன சுருள் கரங்~ கரங்கள புதிய நட்சத்திரங்களுக்குள் கூட்டத்திரள்கள் ஆகும் மேலும் அவை புதிய சூடான பல நட்சத்திரங்களில் தொகுப்பா தொகுப்பு தொகுப்பு வகையால் சுற்றுப்புறத்தில் வெள்ள ஒளி மிகுந்த காணப்படுகிறது நீள்வட்டமின்மை திறன்கள் ஒரு நீள்வட்ட விண்மீன் என்பது ஏறத்தாழைய நீள்வட்ட வடிவில் மொத்தம் ஒரு மென்~ மென்மையான உருவம் என உடைய ஒரு வகை மின்மீன் திறலாகவும் சுடர்மின் திரள்கள் போல் அல்லாமல் நீள் வட்ட மின்மீன் திரள்கள் மூன்று பரிணாமங்களை கொண்ட கட்டமைப்பு பெற்ற மையத்தில் சீரற்ற சுற்று பாதையில் உள்ள உயிரினங்களை கொண்டுள்ளனர் இவை சூழல் இன்னும் திரள்களில் காணப்படுவதை இன்று அதிக வயதுடைய உள்ளடக்கியது ஆகும் அதிக எண்ணிக்கையிலான குத்துக்களால் நீள்வட்ட மீன்மீன்கள் நிறுவப்பட்டுள்ளன எண்ணற்ற மின்மீன் நீள்வட்டம் போன்ற ஒழுங்கான வேறுபட்ட அமைப்புக்கான ஒழுங்கற்ற மின்மீன் திரள்கள் பார்வைக்கு அல்லது சுருண்டு போன காணப்படுவதில்லை இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மின்மீன் திரள்கள் நான்கு ஒரு நான் இதில் ஒரு பங்கு இந்த வகையானதாகவே காணப்படுகின்றன சில ஒழுங்கற்ற உண்மையின் தேவைகள் ஒரு காலத்தில் சூழல் அல்ல நீள்வட்ட மின்மீன் திரள்களாக இருந்ததாகவும் ஆனால் ஒரு சீரற்ற வெளிப்புற ஈர்ப்பு சக்தியால் இவை உருமாற்றம் பட்டிருக்கும் எனவே வானியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் ஒழுங்கற்ற விண்மீன் தேடுதல் ஏராளமாக வாயு மற்றும் தூசி ஆகியவற்றை கொண்டிருக்கும் கோடிட்டு கோடிட்டு சு~ சுருள் மின்மீன் திரள்கள் ஒரு மின்மீன் திரள் என்பது குறுக்கு கோடு கொண்ட ஒரு சூழல் ஒரு சுவர் விண்மீன் திரளாகவும் அனைத்து சுவர்களின் மீது திரள்வதிலும் மூன்றில் இரண்டு அல்லது மூன்றில் ஒன்று எனும் அளவில் குறுக்கு கோடுகள் காணப்படும் நமது சூரியன் வந்தால் பிணைந்திருக்கும் பால்வழித் திரளானது கொடுத்த சுருள் வகைப்படுத்தப்பட்டுள்ளது பால்வழித் திறள் பால் வலித்திறள் திற~ என்பது நம்முடைய சூரிய மண்டலத்தினுள் உள்ளடங்கிய இன்னும் திரளாவின் பால்வழித்திறலில் மொத்தம் ஒரு லட்சத்தி ஒலி ஆண்டுகள் ஆகும் பால்வழித்திறலில் சூரியனை காத்திடும் பிரியவையாக நட்சத்திரங்களையும் சூரியனை விடவும் ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமான அளவில் உள்ளது வேறு பல நட்சத்திரங்களையும் கொண்டுள்ளன இதில் ஏறத்தாழ விண்மீன் மண்டல பூங்கா தூசி நகங்கள் ஏன் எந்த நட்சத்திரங்களும் புதை புதை

விண்மின் திறள் புவியிலிருந்து பார்க்கும் பொழுது இதே இரவில் ஒளி கற்றை போல் கற்~ கண்ணு தெரியும் வெற்று கண்களால் பிரித்து பார்க்க முடியாது நட்சத்திரத்தின் தொகுப்பு ஆதலால் இது பால் போ~ பால் என்ற அடைமொழியை தெரிகிறது ஆகாஷா கங்கா என்று அழைக்கப்படுகிறது பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது பால்வழி திறன் ஆயிரத்தி அறுநூத்தி பத்தாம் ஆண்டின் முதன்முதலில் தனது தொலைநோக்கு இந்த ஒளி படக்கானது என கண்டறிந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடக்கம் வரை பெரும்பாலான வாடியாளர்கள் பல்வெளித் திறன்களாக பிரபஞ்சத்தின் அனைத்து நட்சத்திரங்களையும் கொண்டிருப்பதாக நினைத்திருந்தனர் hello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 ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்பறம் எப்படி இருக்~ எப்படி போயிட்டு இருக்கு ஏதோ போயிட்டு இருக்கு உங்க வீட்ல எல்லாம் எப்படி இருகாங்க நல்லாருக்காங்களா இங்க நல்லா இருக்காங்க அங்க நல்லா இருக்காங்களா உம் நல்லா இருக்காங்க. சரி சரி இடையில ஏதோ உடம்பு சரியில்லை அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தியே okay வா